பிறகு ஸ்டீல் சேறு போட்டு இருக்காங்க சேல கொஞ்ச எடத்துல அப்புறம் அது பக்கத்துல ஒரு பிஷ் டேங்க் இருக்குது பிஷ் டேங்க் ல ஒரு ஒயிட் கலர் பிஷ் நிக்குது.

அப்புறம் வந்து அதுக்கப்பு கோயிலுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது.

கொஞ்சம் கல்லு இந்த இன்டெர்லாக் கல்லேல்லா அடுக்கி வச்சிருக்காங்க.

அது காய்கறி கட்டடன் கடென்னு கடென்னு எழுதிருக்காங்க.

கழுத்துல ஒரு சின்ன மால போட்டிருக்கான்.

தர்பூசணி இருக்குது அப்றமா சில வாழெ இலையை கட்டி வச்சிருக்காங்க.

கடைக்கு முன்னாடி பைக் எல்லா நிக்குது.

அந்தப் பாலத் பாலத்துல ஒட்டி ஒரு வண்டி அங்கிந்து இங்க வாரது அந்த ஒரு ரெட் கலர் காரு .

இதுல நறைய பேரு எக்சர்சைஸ் பண்ணியாங்க.

கிச்சன்ல மேல இன்டீரியர் ஒர்க் எல்லா கொடுத்துருக்காங்க அதுல லைட் எல்லா போட்ருக்காங்க ஒரு ஃபேன் போட்ருக்காங்க.

இந்த நடைபாதைக்கு இரண்டு பக்கமும் வீடு இருக்குது.

அந்த த அது பக்கத்துல நெறியா பேரு அமர்ந்து இந்த உக்காந்திருக்காங்க.

கொஞ்சம் மரங்கள் அதை சுத்தி இருக்குது கொஞ்சம் அந்த அந்த கிரவுண்ட்ல ஒரு ஸ்கூட்டர் நிக்குது.

இதுல ஒரு மூணு கேர்ள் இருக்காங்க ஒரு பாய் வந்து உட்காந்திருக்காங்க ஒரு பையேன்.

நெறியா கொன்ஜோ நெறியா தண்ணி இருக்குது.

அப்புறம் அதுக்கு பக்கத்துல ந நறைய பழைய பொருட்கள் இருக்குது சின்ன சின்ன பீரோல்லா இருக்குது அந்த பீரோ எ பூட்டி வச்சிருக்காங்க.

அணைய திறந்துட்டு இருக்காங்க போல அதுக்கு மேல ஒரு ஆர்ச் போல தெரியிது.